யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் டியூட்டோரியல் இன் மூன்றாம் பகுதிக்கு நல்வரவு
போன பகுதியில் விவாதித்த எல்லாவறையும் இப்போது சோதிக்கலாம்
கடைசி பகுதியில் பார்த்ததை நினைவு படுத்த
புல்நேம் மற்றும் யூசர்நேம் இலிருந்து டாக்ஸ் ஐ நீக்கினோம்
பாஸ்வேர்ட் க்கு டாக் உரித்து என்கிரிப்ட் செய்தோம்
இந்த வரிசை
பங்ஷன்ஸ் க்கு நினைவிருக்கட்டும்
ஆகவே நம் என்கிரிப்ட் செய்த வால்யூ க்கு டாக் நீக்கம் செய்யவில்லை
நம் ரிஜிஸ்ட்ரேஷன் புரோசெஸ் ஐ துவக்குகிறோம்
இவை எல்லாமே உள்ளனவா என்று சோதிப்போம்
அதற்கு முன் டேட் ஐ அமைக்கிறேன்
இப்போது இது டேட் functionஐ பயன்படுத்தும்
இதனுள் ய் வருடத்துக்கும் ம் மாதத்திற்கும் ட் தேதிக்கும் இருக்கின்றன
கேப்பிட்டல் ய் இருந்தால் அது நான்கு இலக்க வருடம்
ஸ்மால் ய் ஆனால் 2 இலக்க வருடம்
டேட்டாபேஸ் இல் இருப்பது வருடம் முதலில் பின் மாதம் தேதி
ஹைபன்ஸ் ஆல் பிரிந்துள்ளன
டேட்டாபேஸ் க்குள் இங்கே நுழைந்து யூசர்ஸ் இல் ஒரு மதிப்பை உள்ளிட்டு இதை பார்க்கலாம்
இந்த பங்ஷன் ஐ பயன்படுத்தினால் டேட் ஒரு குறிப்பிட்ட formatஇல் உள்ளது
இன்றைய தேதியை சொடுக்க வருடம் 4 இலக்க பார்மேட் இலும் மாதம் இங்கேயும் தேதி இங்கேயும் ஹைபன்ஸ் ஆல் பிரிந்து உள்ளன
என் டேட்டாபேஸ் இன் ஸ்ட்ரக்சர் அப்படித்தான் இருக்கிறது
சரி ஆகவே ஐஎஃப் சப்மிட்
பின் இருக்கிறதா என்று சோதிக்க வேண்டும்
ஒரு கமெண்ட் இங்கே செக் போர் எக்ஸிஸ்டென்ஸ்
இப்போது இது மிகச்சுலபம்
கொடுக்க வேண்டியது ஒரு ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் பின்னால் ஒரு ப்ளாக் கோடு
கண்டிஷன் என்ன
ஐஎஃப் புல்நேம் யூசர்நேம் பாஸ்வேர்ட் மற்றும் ரிப்பீட் பாஸ்வேர்ட் எக்ஸிஸ்ட்
ஆதாரம் இங்கே உள்ளது
ஐஎஃப் யூசர்நேம் பின் ஆண்ட் ஆகவே டபிள் ஆம்பர்சாண்ட் சிம்போல்
பின் சொல்வது பாஸ்வேர்ட் மற்றும் சொல்வது
இங்கே புல்நேம் மறந்துபோனது சேர்க்கிறேன்
ஒரு டபிள் ஆம்பர்சாண்ட் சிக்ன் ஆல் பிரித்து
கடைசி ரிப்பீட் பாஸ்வேர்ட் ஆகவே அதை டைப் செய்வோம்
இவை அனைத்தும் தேவை
எல்சே சொல்வது எச்சோ பிளீஸ் பில் இன் மற்றும் தடிமனான எழுத்துக்களில் ஆல்
பீல்ட்ஸ்
பின் ஒரு பாராகிராப் பிரேக்
கூடுதலாக பாராகிராப் பிரேக் formக்கு முன்
இதனால் ஒவ்வொரு எர்ரர் மெசேஜ் க்கும் முன்னால் அதை சேர்க்க வேண்டாம்
அவ்வளவுதான்
முயற்சி செய்யலாம் ரிஜிஸ்டர் பேஜ் க்கு திரும்புகிறேன்
ரிஜிஸ்டர் இல் சொடுக்கலாம் பிளீஸ் பில் இன் ஆல் பீல்ட்ஸ்
இங்கே சில பீல்ட் களில் உள்ளிடலாம்
ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்கலாம்
அதை திருப்பி கொடுக்க வேண்டாம்
ரிஜிஸ்டர்
ரிப்பீட் பாஸ்வேர்ட்

ரிப்பீட் பாஸ்வேர்ட்
இது ஏன் வேலை செய்யவில்லை
காலி புலத்தின் எம்டி5 வால்யூ ஒரு ஸ்ட்ரிங் ஒஃப் டெக்ஸ்ட் இன் எம்டி5
ஒரு என்கிரிப்டட் ஸ்ட்ரிங் ஒஃப் டெக்ஸ்ட்
ஆகவே செய்ய வேண்டியது எம்டி5 பங்ஷன் ஐ இங்கிருந்து எடுத்துவிட வேண்டும்
குறிப்பாக எண்ட் பிராக்கெட்ஸ்
இங்கே கீழே வந்து எல்லா டேட்டா வையும் சோதிக்கிறேன்
ஆகவே திரும்பிப்போய் மீண்டும் முயற்சிக்கலாம்
ரிப்பீட் பாஸ்வேர்ட் ஐ இடாதபோது இது முன்னே சரியாக வேலை செய்யவில்லை
ஆகவே பாஸ்வேர்ட் அல்லது ரிப்பீட் பாஸ்வேர்ட் ஐ தேராதபோது எர்ரர் கிடைத்தது மீண்டும் ரிப்பீட் பாஸ்வேர்ட் தவிர வேறு வால்யூ ஐ தேர்ந்தால் இன்னும் இந்த எர்ரர் கிடைக்கிறது
அதுதான் பிரச்சினை
சொல்ல வேண்டியது எல்லாம் இருந்தால் பிறகு நம் பாஸ்வேர்ட் மற்றும் ரிப்பீட் பாஸ்வேர்ட் ஐ கன்வெர்ட் செய்யலாம்
ஆகவே சொல்வது பாஸ்வேர்ட் இஸ் எக்குவல் டோ எம்டி5 ஒஃப் பாஸ்வேர்ட்
இது நம் ஒரிஜினல் வேரியபிள் வால்யூ ஐ என்கிரிப்ட் செய்து மேலும் ஒரு நியூ பாஸ்வேர்ட் கோடு ஐ அதே வேரியபிள் இல் சேமிக்கும்
கூடுதலாக சொல்ல வேண்டியது ரிப்பீட் பாஸ்வேர்ட் ஈக்வல்ஸ் எம்டி5 மற்றும் ரிப்பீட் பாஸ்வேர்ட்
இங்கே என்கிரிப்ட் பாஸ்வேர்ட் என கமெண்ட் செய்வோம்
பாஸ்வேர்ட் ஐ என்கிரிப்ட் செய்தாயிற்று
இப்போது மேலே போய் எல்லா டேட்டா வையும் டேட்டா பேஸ் இல் சேர்ப்போம்
இதை செய்யப்போகிறேன்
எல்லா டேட்டா வும் ரிஜிஸ்ட்ரேஷன் க்கு போகிறது
ஆகவே இன்புட் ஆகும் ஒவ்வொரு டேட்டா வுக்கும் அதிக பட்ச வரையை நிர்ணயிப்போம் இப்போது அது 25 கேரக்டர்ஸ்
நம் புல்நேம் யூசர்நேம் பாஸ்வேர்ட் மற்றும் ரிப்பீட் பாஸ்வேர்ட் க்கு
ஆகவே அதிக பட்சம் 25
ஆகவே சொல்வது ஐஎஃப் தே ஸ்ட்ரிங் லெங்த் ஒஃப் யூசர்நேம் இஸ் பிக்கர் ஒர் கிரீட்டர் தன் 25
ஸ்ட்ரிங் லெங்த் ஒஃப் தே புல்நேம் இஸ் கிரீட்டர் தன் 25 இவற்றை தனித்தனியாக பார்த்து யூசர்நேம் அல்லது புல்நேம் மிக நீளமா என சோதிக்கலாம் இதை சரியாக சொல்கிறேன்
இந்த ஒவ்வொரு வால்யூ வும் கிரீட்டர் தன் 25 இவற்றை எச்சோ ஆட் செய்வோம் யூசர்நேம் ஐ பயன்படுத்தி அல்லது
மாக்ஸ் லிமிட் போர் யூசர்நேம் ஒர் புல்நேம் அரே 25 கேரக்டர்ஸ் என்கிறேன்
இல்லாவிட்டால் பாஸ்வேர்ட் லெங்த் ஐ சோதிக்கலாம் இப்போது செக் பாஸ்வேர்ட் லெங்த் ஐ குறிப்பாக செய்வேன்
அதில் ஒரு விஷயம் இருக்கிறது
சொல்வது ஐஎஃப் ஸ்ட்ரிங் லெங்த் ஒஃப் மை பாஸ்வேர்ட் இஸ் கிரீட்டர் தன் 25
ஸ்ட்ரிங் லெங்த்

இதை நீக்கலாம்
இந்த எல்சே ஐ
என் பாஸ்வேர்ட்ஸ் மேட்ச் ஆகிறதா என்று முதலில் சோதிப்பேன்
சொல்வது ஐஎஃப் பாஸ்வேர்ட் ஈக்வல்ஸ் ஈக்வல்ஸ் டோ ரிப்பீட் பாஸ்வேர்ட் மீதி பெரிய ப்ளாக் ஒஃப் கோடு ஐ தொடர்க
இல்லாவிட்டால் யூசர் க்கு யூர் பாஸ்வேர்ட்ஸ் டோ நோட் மேட்ச் என்று சொல்
ஆகவே இங்கே டைப் செய்யலாம்
மேலும் கேரக்டர் நீளத்தை சோதித்துக்கொண்டு இருக்கலாம்
இப்போது யூசர்நேம் மற்றும் புல்நேம் இன் கேரக்டர் நீளத்தை சோதிக்க
ஆகவே செக் சார் லெங்த் ஒஃப் யூசர்நேம் ஆண்ட் புல்நேம்
மேலும் அது முன்னே சொன்னதேதான் ஐஎஃப் யூசர்நேம் இஸ் கிரீட்டர் தன் 25 சரியாகச்சொல்ல இந்த பங்ஷன் இல் பயன்படுத்திய ஸ்ட்ரிங் லெங்த் கிரீட்டர் தன் 25 எனில்
அல்லது புல்நேம் இன் ஸ்ட்ரிங் லெங்த் கிரீட்டர் தன் 25 எனில் நாம் எச்சோ செய்வது லெங்த் ஒஃப் யூசர்நேம் ஒர் புல்நேம் இஸ் டோ லாங்
ஆகவே எளிதாக வைத்துக்கொள்வோம்
பின் நாம் சொல்வது செக் பாஸ்வேர்ட் லெங்த்
இங்கே குறிப்பிடுவது அல்லது சொல்வது ஐஎஃப்
இப்போது பாஸ்வேர்ட் கள் மேட்ச் ஆவது நினைவிருக்கட்டும்
ஆகவே ஒரு பாஸ்வேர்ட் வேரியபிள் ஐ சோதித்தால் போதும்
இங்கே சொல்வது பாஸ்வேர்ட் இன் ஸ்ட்ரிங் லெங்த் கிரீட்டர் தன் 25 அல்லது லெஸ்ஸர் தன் 6 கேரக்டர்ஸ் எனில்
நாம் ஒரு எர்ரர் ஐ எச்சோ ஆட் செய்வோம்
சொல்வது பாஸ்வேர்ட் மஸ்ட் பே பெட்வீன் 6 ஆண்ட் 25 கேரக்டர்ஸ்
இது சரியாக வேலை செய்யும்
இதை அடுத்த டியூட்டோரியல் லில் விவரிக்கிறேன்
இதை ஒரு எல்சே ஸ்டேட்மெண்ட் உடன் முடிக்கலாம்
ஆகவே சொல்வது
இல்லாவிட்டால் ரிஜிஸ்டர் தே யூசர்
யூசர் ஐ ரிஜிஸ்டர் செய்யும் கோடு இங்கே போகும்
அடுத்த டியூட்டோரியல் லில் இதை சோதிப்போம்மேலும் யூசர் ஐ ரிஜிஸ்டர் செய்வது எப்படி என்று கற்போம்
அதற்கான கோடு ஐ இங்கே எழுதுவோம்
இது முக்கியமாக பாஸ்வேர்ட் அதிக பட்சம் குறைந்த பட்ச வரையரைக்குள் உள்ளதை சோதிக்க
இந்த ப்ளாக் ஒஃப் கோடு தான் முக்கியமான ரிஜிஸ்டர் தே யூசர் பீஸ் ஒஃப் கோடு
ஆகவே அடுத்த டுடோரியலில் சந்திக்கலாம்
இதற்கு தமிழாக்கம் கடலூர் திவா
குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா